யூசிங் பைத்தோன் மாடியூல்ஸ் ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் செய்யக்கூடியது கமாண்ட் லைன் இலிருந்து பைத்தோன் ஸ்கிரிப்ட்ஸ் களை எக்ஸிக்யூட் செய்வது ஸ்கிரிப்ட் களில் இம்போர்ட் ஐ பயன்படுத்துதல் சிப்பி மற்றும் பைலாப் மாடியூல் களை இம்போர்ட் செய்தல் பைத்தோன் ஸ்டாண்டார்ட் மாடியூல்ஸ் மற்றும் 3ர்ட் பார்ட்டி மாடியூல் களை பயன்படுத்துதல் இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் யூசிங் ப்ளாட் இன்டராக்டிவ்லி எம்பெலிஷிங் ஆ ப்ளாட் மற்றும் சேவிங் ப்ளாட்ஸ் டுடோரியல்களை முடிக்கவும்
ஹெல்லோ வர்ல்ட் என்று பிரின்ட் செய்ய ஒரு எளிய பைத்தோன் ஸ்கிரிப்ட் ஐ உருவாக்கலாம்
உங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் ஐ திறந்து டைப் செய்க பிரின்ட் வித்தின் டபிள் கோட்ஸ் ஹெல்லோ வர்ல்ட் எக்ஸ்கிளமேஷன் பிரின்ட் இப்போது இந்த ஸ்கிரிப்ட் ஐ helloபை என சேவ் செய்க
ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்கவும் டெர்மினல் ஐ திறந்து டைப் செய்க ஐபிதான் முந்தைய டியூட்டோரியல் களில் நாம் ஐபிதான் இன்டர்பிரிட்டர் இல் பெர்சென்டேஜ் ரன் ஐ பயன்படுத்தி ஸ்கிரிப்ட் ஐ இயக்க கற்றோம்
டைப் செய்க பெர்சென்டேஜ் ரன் ஹைப்பன் இ helloபை ஆனால் இது
பைத்தோன் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க சரியான வழி இல்லை
சரியான வழி பைத்தோன் இன்டர்பிரிட்டர் ஐ பயன்படுத்தி இயக்குவது
டெர்மினல் ஐ திறந்து மற்றும் helloபை இருக்கும் டைரக்டரி க்கு நேவிகேட் செய்க
இப்போது பைத்தோன் ஸ்கிரிப்ட் ஐ பைத்தோன் helloபை என இயக்குக
அது ஸ்கிரிப்ட் ஐ எக்ஸிக்யூட் செய்கிறது தேவையான ஆட்புட் ஹெல்லோ வர்ல்ட்
உம் கிடைக்கிறது
சின்டாக்ஸ் இதுவே பைத்தோன் ஸ்பேஸ் பைல்நேம்
இப்போது நான்கு ப்ளாட் ப்ராப்ளம் ஒன்றை
வைத்திருக்கிறோம்
ஒரே ஒரு பிகர் இல் 4 ப்ளாட் களை ப்ளாட் செய்துவிட்டோம்
அதன் ஸ்கிரிப்ட் ஐ கமாண்ட் லைன் இல் இயக்கலாம்
டைப் செய்க பைத்தோன் போர் அண்டர்ஸ்கோர் plotபை ஓப்ஸ்
அது வேலை செய்யவேண்டும் என்று பெயர் ஆனால் செய்யவில்லை
அது எர்ரர் ஐ கொடுத்தது
linspace இஸ் நோட் டிஃபைண்ட்
இதன் பொருள்
பங்ஷன் linspace
நடப்பு name ஸ்பேஸ் இல் இல்லை
ஆனால் இதே ஸ்கிரிப்ட் ஐ ஆப்ஷன் ஹைப்பன் பைலாப் ஆல் துவக்கிய உங்கள் ஐபிதான் இன்டர்பிரிட்டர் இல் run i போர் அண்டர்ஸ்கோர் plotபை என இயக்கினால் அது வேலை செய்யும்
ஏனெனில் ஹைப்பன் பைலாப் ஆப்ஷன் தேவையான மாடியூல் களை நம் name ஸ்பேஸ் க்கு ஐபிதான் இன்டர்பிரிட்டர் துவங்கும் போது இம்போர்ட் செய்கிறது
மற்றும் இப்படியாக வெளிப்படையாக மாடியூல் களை இம்போர்ட் செய்யத்தேவை இல்லை
இப்போது அதன் ப்ராப்ளம் களை சரி செய்து ஸ்கிரிப்ட் ஐ கமாண்ட் லைன் இல் இயக்கிப் பார்ப்போம்
இந்த லைன் ஐ முதல் லைன் ஆக ஸ்கிரிப்ட் இல் சேர்க்கவும்

ப்ரோம் சிப்பி இம்போர்ட் ஸ்டார் இப்போது அந்த ஸ்கிரிப்ட் ஐ மீண்டும் இயக்கலாம்
டைப் செய்க பைத்தோன் போர் அண்டர்ஸ்கோர் plotபை இப்போது இன்னொரு எர்ரர் வருகிறது ப்ளாட் நோட் டிஃபைண்ட் அந்த பைல் ஐ மீண்டும் எடிட் செய்வோம்
இந்த லைன் ஐ இரண்டாவது லைன் ஆக இன் நம் ஸ்கிரிப்ட் இல் சேர்த்து சேவ் செய்வோம்
இந்த லைன் ஐ இரண்டாவது லைன் ஆக
நம் ஸ்கிரிப்ட் இல் சேர்த்து
சேவ்
ப்ரோம் பைலாப் இம்போர்ட் ஸ்டார் இப்போது ஸ்கிரிப்ட் ஐ மீண்டும் இயக்கலாம்
டைப் செய்க பைத்தோன் போர் அண்டர்ஸ்கோர் plotபை ஆம்
அது வேலை செய்கிறது
ஆகவே நாம் செய்தது என்ன
கீவர்ட் ஆன இம்போர்ட் மூலம் தேவையான மாடியூல் களை இம்போர்ட் செய்தோம்
ப்ரோம் சிப்பி இம்போர்ட் க்கு பதில் ப்ரோம் சிப்பி இம்போர்ட் லின்ஸ்பேஸ் மூலமும் இதை செய்யலாம்
விவகாரத்தில் பங்ஷன் நேம்ஸ் களை அஸ்டெரிஸ்க் அல்லது ஸ்டார் க்கு பதில் பயன்படுத்துதல் நல்லது
ஒரு முறை அஸ்டெரிஸ்க் ஐ ஒரு குறிப்பிட்ட மாடியூல் ஐimport செய்ய பயன்படுத்தினால்
பின் அது நம் name ஸ்பேஸ் இல் இருக்கும் எந்தfunction களையும் மாற்றிவிடும்
ஆகவே போர் அண்டர்ஸ்கோர் plotபை ஐ இப்படி மோடிஃபை செய்வோம்
கோடு இல் நாம் சேர்த்த முதல் இரண்டு லைன் களை நீக்கிவிட்டு இந்த லைன் களை சேர்க்கவும்
டைப் செய்க ப்ரோம் சிப்பி இம்போர்ட் லின்ஸ்பேஸ் ப்ரோம் சிப்பி இம்போர்ட் லின்ஸ்பேஸ் காமா பி காமா சின் ப்ரோம் பைலாப் இம்போர்ட் ப்ளாட் காமா லீஜெண்ட் காமா அன்னோடேட் ப்ரோம் பைலாப் இம்போர்ட் க்ஸ்லிம் காமா யிலிம் காமா டைட்டில் காமா ஷோவ் இப்போது கோடு ஐ மீண்டும் இயக்கலாம்
பைத்தோன் போர் அண்டர்ஸ்கோர் plotபை
என்டர் செய்க வேலை செய்கிறது
இந்த வழியில் உண்மையில் நடப்பு name ஸ்பேஸ் க்கு பங்ஷன் களை இம்போர்ட் செய்தோம்
அதற்கு மேலும் ஒரு வழி இருக்கிறது
அதாவது
கவனிக்க நாம் பயன்படுத்தியது scipyபி முன் மெத்தோட் இல் செய்தது போல பி இல்லை
மற்றும் கால் செய்த பங்ஷன்ஸ் பெயர் pylabplot மற்றும் pylabannotate
முன் போல் plot மற்றும் annotate அல்ல
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
ஒரு சைன் வேவ் ஐ
மைனஸ் ட்வோ பி டோ ட்வோ பி இலிருந்து
ப்ளாட் செய்ய
ஸ்கிரிப்ட் எழுதுக
ல்ட்பாசெக்ட் அதை இப்படி சால்வ் செய்யலாம் முதல் லைன் ஆல் தேவையான பங்ஷன்ஸ் linspace sin மற்றும் கான்ஸ்டன்ட் பி ஆகியவற்றை மாடியூல் சிப்பி இலிருந்து இம்போர்ட் செய்வோம்
இரண்டாவது மற்றும் மூன்றாவது லைன் ஆல் பின்வரும் பங்ஷன்ஸ் ஐ இம்போர்ட் செய்வோம் plot legend show title xlabel மற்றும் ylabel
மீதி கோடு ப்ளாட் ஐ ஜெனரேட் செய்யும்
அதை பைத்தோன் sineபை என இயக்கலாம்
பைத்தோன் sineபை காணும்படி நம் சைன் ப்ளாட் ஐ பெற்றோம்
நம் டோபிக் இல் மேலே போகலாம்
இது வரை இம்போர்ட்டிங் மாடியூல்ஸ் என்று சொன்னோமே அந்த மாடியூல் என்பது என்ன
மாடியூல் என்பது பைத்தோன் டெஃபினிஷன்ஸ் மற்றும் ஸ்டேட்மென்ட்ஸ் கொண்ட ஒரு பைல் ஒரு மாடியூல் இலிருந்து டெஃபினிஷன்ஸ் மற்ற மாடியூல் களுக்குள் அல்லது மெயின் மாடியூல் க்குள் இம்போர்ட் செய்யலாம் பைத்தோன் க்கு வளமான ஸ்டாண்டார்ட் லைப்ரரி ஒஃப் மாடியூல்ஸ் இருக்கிறது
அது மிகப்பரந்தது
விசாலமான ரங்கே ஒஃப் பேசிலிட்டீஸ் உள்ளது
சில ஸ்டாண்டார்ட் மாடியூல் களாவன
மாத் க்கு மாத் ராண்டோம்
இன்டர்நெட் க்கு உர்ல்லிப்2
சிஸ்டம் க்கு smtplib160 கமாண்ட் லைன் argumentsக்கு sys160
ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் க்கு ஒஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் க்கு ரே
கம்ப்ரஷன் க்கு கிஸிப் ஸிப்ஃபைல் டார்ஃபைல் மற்றும் பல

மேலும் பைத்தோன் லைப்ரரி குறித்த ரெஃபரன்ஸ் க்கு httpdocspythonorglibrary பைலாப் சிப்பி மாயாவி இடிசி போன்ற இன்னும் பல மாடியூல்ஸ்
ஸ்டாண்டார்ட் பைத்தோன் லைப்ரரி ஐ சாராதவை
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் நாம் கற்றவை 1
கமாண்ட் லைன் இலிருந்து ஸ்கிரிப்ட்ஸ் களை இயக்குதல்
மாடியூல் பெயர் பின் ஒரு அஸ்டெரிஸ்க் ஐ பயன்படுத்தி ஸ்கிரிப்ட் களில் இம்போர்ட் ஐ செய்தல்
பங்ஷன் நேம் ஐ குறிப்பிட்டு தேவையான பங்ஷன் களை மட்டும் மாடியூல் களில் இருந்து பெறுதல்
பைத்தோன் ஸ்டாண்டார்ட் லைப்ரரி ஐ பயன்படுத்துதல் தீர்வு காண செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
இவற்றில் எது சரி
ப்ரோம் சிப்பி இம்போர்ட் ப்ளாட் ப்ரோம் நம்பி இம்போர்ட் ப்ளாட் ப்ரோம் மேட்புளாட்லிப் இம்போர்ட் ப்ளாட் ப்ரோம் பைலாப் இம்போர்ட் ப்ளாட் 2
பின் வரும் லைப்ரரீஸ் இல் எது பைத்தோன் ஸ்டாண்டார்ட் லைப்ரரி
மாயாவி சிப்பி மேட்புளாட்லிப் உர்ல்லிப்2 3
பங்ஷன்ஸ் xlim மற்றும் ylim ஐ நடப்பு name ஸ்பேஸ் க்கு இப்படி இம்போர்ட் செய்யலாம்
ப்ரோம் பைலாப் இம்போர்ட் க்ஸ்லிம் காமா யிலிம் இம்போர்ட் பைலாப் ப்ரோம் சிப்பி இம்போர்ட் க்ஸ்லிம் காமா யிலிம் இம்போர்ட் சிப்பி விடைகள் இதோ 1
ஆப்ஷன் ப்ரோம் பைலாப் இம்போர்ட் ப்ளாட் சரியானது ஏனெனில் ப்ளாட் என்பது மாடியூல் மாடியூல் இன் ஒரு பங்ஷன்
உர்ல்லிப்2 பைத்தோன் ஸ்டாண்டார்ட் லைப்ரரி இன் அங்கமாகும்
பங்ஷன்ஸ் xlim மற்றும் ylim cஐ நடப்பு name ஸ்பேஸ் க்கு இப்படி இம்போர்ட் செய்யலாம் ப்ரோம் பைலாப் இம்போர்ட் க்ஸ்லிம் காமா யிலிம்
இந்த டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்
நன்றி